இது ஆபீஸ் ரூம் வந்து பிரவுன் கலர் ஷட்டர் போட்டுருக்காங்க முன்னாடி.

லாங் வியூல இருந்து எடுத்து நமக்கு அமுச்சுருக்காங்க.

பின்னாடி ரேக் ரேக்கா போட்டு ஹெட்போன்ஸ் மொபைல்ஸ்லா விக்கிறதுக்கோஸ்றோ அடுக்கி வச்சிருக்காங்க.

இந்த பிச்சர்ல ஒரு கார் முன்னாடி நிறுத்தி வெச்சி இருக்காங்க.

கீழ டூ வீலர்ஸ் மட்டுதான் நெறைய நிறுத்தி வெச்சிருக்காங்க.

இந்த பிச்சர்ல நமக்கு தண்ணீ தேங்கி இருக்க ஒரு குட்ட மாறி தான் காமிச்சி இருக்காங்க.

வால்ல எல்லாமே ஒயிட் கோட்டிங்தா குடுத்துருக்காங்க.

உக்காரதுக்கு சேர் வச்சிருக்காங்க அதுவும் பிரவுன் கலர்ல இருக்கு.

இந்த பிச்சர்ல ஜிம்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸோட போட்டோ தான் நமக்கு காமிச்சி இருக்காங்க.

அப்ரோ கூண்டு எல்லாம் ஜல்லடை மாரியான கம்பிகள் பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க.

இங்க மேல ஹண்ட்ரெட் பர்சென்ட் நேச்சுரல்னு போட்டுருக்காங்க கீழ டீ சம்பந்தமான போட்டோஸ்லா நெறய வெச்சிருக்காங்க.

இதுல ஸ்டுடென்ட்ஸ் ப்ளூ கலர் டி_ஷர்ட் போட்டுருக்காங்க.

ஒரு ப்ளூ கலர் டின் மாறி கொஞ்சோ பெரிய டின்னும் கீழ இருக்கு.